இதுல வந்து ஒரு நாலு பெர் நிட்டுருக்காங்க பக்கத்துல ஒரு ஸ்டால் போட்டு ஒருத்தர் உக்காந்துட் இருகாங்க.

அதுல வந்து ஒன்னு வந்து சன் போரெவெல்ஸ்னு சொல்டு ஒரு கட இருக்கு.

இது வந்து ஒரு கார் செட்டு இந்த கார் செட்டோட நேம் வந்து என்னன்னா சுப்ரீம் கார்ஸ்னு வச்சுருக்காங்க.

இந்தாண்ட ஒரு அண்ணா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இந்த எடத்துல வந்து கட்டடத்துக்கு பக்கத்துல வந்து தென்ன மரல்லா இருக்கு.

முன்னாடி வந்து பிளைவுட்ல செஞ்ச கபோர்டுலாம் நிறைய வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பிலேஸ் ஓட என்றென்ஸ்ல இருக்குற ரிசப்சன்னு .

பக்கத்ல பாத்தீங்கனா ரெண்டு மரோ இருக்கு.

இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூட்டிலருந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க.

முன்னாடி வந்து ஒரு செங்கல்ளால் ஆன ஒரு தூண் இருக்கு.

திரு சூடி சூடியோனு ஒரு போட்டோ கட இருக்கு போட்டோ கடைக்கு முன்னாடி பாத்திங்கன்னா இரண்டு மூனு கொஞ்ஜோ நெரிய பெர் நின்னுட்டுருக்காங்க.

போர்டு வந்து மூணு போர்டு வச்ருக்காங்க பக்கத்ல வந்து ஒரு பைப்பு ஒரு கருப் கலர் ட்ரம்மு இருக்கு.

இந்த எடத்துல பாத்திங்கன்னா ரெண்டு சைடும் விண்டோஸ் இருக்கு இதுக்கு நேரா பாத்திங்கன்னா லைன் கம்போ ஒன்னு போவுது.